கஸ்டமைசிங் க்டச் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டுடோரியலில் கற்கப்போவது ஒரு பாடத்தை உருவாக்குதல் க்டச் ஐ தனிப்பயனாக்குதல் உங்களது விசைப்பலகையை உருவாக்குதல்
இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1110 மற்றும் க்டச் 171 க்டச் ஐ திறக்கலாம்
மட்டம் 3 எனக்காட்டுகிறது
ஏனெனில் க்டச் ஐ மூடியபோது மட்டம் 3 இல் இருந்தோம்
இப்போது புதிய பாடம் ஒன்றை எப்படி உருவாக்குவது என்று பார்க்கலாம்
இங்கே நாம் டீச்சர்ஸ் லைன் இல் காட்ட கேரக்டர்ஸ் தொகுப்பு ஒன்றை உருவாக்கலாம்
மெயின் மேனு விலிருந்து பைல் தேர்ந்து எடிட் லெக்சர் ஐ சொடுக்கவும் ஒப்பன் லெக்சர் பைல் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
கிரியேட் நியூ லெக்சர் ஆப்ஷன் ஐ தேர்ந்து ஒக் செய்க
க்டச் லெக்சர் எடிட்டர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
டைட்டில் பீல்ட் இல் ஆ டிஃபால்ட் லெக்சர் என்னும் பெயரை தேர்ந்து நீக்கவும்
மை நியூ ட்ரெய்னிங் லெக்சர் என உள்ளிடவும்
லெவல் எடிட்டர் பாடத்தின் மட்டத்தை காட்டுகிறது
லெவல் எடிட்டர் பாக்ஸ் இன் உள் சொடுக்கவும் டேட்டா ஒஃப் லெவல் 1 இன் கீழ் நியூ கேரக்டர்ஸ் இன் திஸ் லெவல் பீல்ட் இல் சிம்போல்ஸ் ஆம்பர்சாண்ட் ஸ்டார் மற்றும் டாலர் ஐ enterசெய்க
ஒருமுறை மட்டுமே
கேரக்டர்ஸ்
லெவல் எடிட்டர் பாக்ஸ் இல் முதல் வரியில் தெரிகின்றன
லெவல் டேட்டா பீல்ட் இல் இருக்கும் உரையை தேர்ந்து நீக்கவும்
ஆம்பர்சாண்ட் ஸ்டார் மற்றும் டாலர் சிம்போல் களை 5 முறை உள்ளிடவும்
லெவல் எடிட்டர் பாக்ஸ் இன் கீழ் பிளஸ் சிக்ன் மீது சொடுக்கவும்
என்ன நடக்கிறது160
லெவல் எடிட்டர் பாக்ஸ் இல் இரண்டாம் வரி ஆல்பாபெட்ஸ் தோன்றுகிறது
லெவல் எடிட்டர் பாக்ஸ் இல் இந்த இரண்டாம் வரியை தேர்ந்தெடுக்கலாம்
டேட்டா ஒஃப் லெவல் பீல்ட் இப்போது 2 எனக்காட்டுகிறது
இது நம் டைப்பிங் பாடத்தின் 2 ஆம் மட்டம்
நியூ கேரக்டர்ஸ் இன் திஸ் லெவல் பீல்ட் ல் எப்ஜே என enter செய்க
லெவல் டேட்டா பீல்ட் இல் எப்ஜே என ஐந்து முறை உங்கள் டைப்பிங் பாடத்தில் தேவையான அளவு மட்டங்களை உருவாக்கலாம்
அதே போல் உங்கள் டைப்பிங் பாடத்தில் விரும்பும் அளவு மட்டங்களை உருவாக்கலாம்
சேவ் iconஐ சொடுக்கவும்
சேவ் ட்ரெய்னிங் லெக்சர் - க்டச் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
நேம் பீல்ட் இல் நியூ ட்ரெய்னிங் லெக்சர் என enter செய்க
பைல் க்கு ஒரு பார்மேட் தேர்வு செய்யலாம்
பில்ட்டர் டிராப் டவுன் லிஸ்ட் இல் முக்கோணத்தை சொடுக்கவும்
க்டச் லெக்சர் பைல்ஸ் starktouchஎக்ஸ்எம்எல் ஐ பைல் பார்மேட் ஆக தேர்க
டெஸ்க்டாப் இல் பைலை சேமிக்க அதை ப்ரோவ்ஸ் செய்து தேர்க
சேவ் ஐ சொடுக்கவும்
க்டச் லெக்சர் எடிட்டர் டயலாக் பாக்ஸ் இப்போது நியூ ட்ரெய்னிங் லெக்சர் என பெயரை காட்டுகிறது
இரண்டு மட்டங்கள் கொண்ட ஒரு புதிய பாடத்தை உருவாக்கிவிட்டோம்
க்டச் லெக்சர் எடிட்டர் டயலாக் பாக்ஸ் ஐ மூடலாம்
நாம் உருவாக்கிய பாடத்தை திறக்கலாம்
மெயின் மேனு விலிருந்து பைல் ஐ தேர்ந்து ஒப்பன் லெக்சர் மீது சொடுக்கவும் செலக்ட் ட்ரெய்னிங் லெக்சர் பைல் டயலாக் தோன்றுகிறது
டெஸ்க்டாப் க்கு ப்ரோவ்ஸ் செய்து நியூ ட்ரெய்னிங் lecturektouchஎக்ஸ்எம்எல்
ஐ தேர்க
symbolகள் ஆம்ப் மற்றும் டீச்சர்ஸ் லைன் இல் தெரிகின்றன
டைப் செய்யலாம்
நம் பாடத்தை உருவாக்கி அதில் டைப் செய்தும் விட்டோம்
க்டச் டைப்பிங் லெசன்ஸ் க்கு திரும்ப மெயின் மேனு விலிருந்து பைல் ஐ தேர்ந்து ஒப்பன் லெக்சர் ஐ சொடுக்கவும்
போல்டர் பத் இல் ப்ரோவ்ஸ் செய்து
root gtusr gtshare gtkde4 gtapps ஜிடிகேடச் மற்றும் englishktouchஎக்ஸ்எம்எல் ஐ தேர்க
க்டச் ஐ நம் விருப்பபடி கஸ்டமைஸ் செய்யலாம்
உதாரணமாக டீச்சர்ஸ் லைன் இல் இல்லாத ஒரு கேரக்டர் ஐ டைப் செய்தால் ஸ்டூடென்ட் லைன் சிவப்பாகிறது
வெவ்வேறு காட்சிக்கு வெவ்வேறு நிறங்களை அமைக்கலாம்
கலர் செட்டிங்ஸ் ஐ மாற்றலாம்
மெயின் மேனு விலிருந்து செட்டிங்ஸ் ஐ தேர்ந்து கான்ஃபிகர் - க்டச் ஐ சொடுக்கவும்
கான்ஃபிகர் - க்டச் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
கான்ஃபிகர் - க்டச் டயலாக் பாக்ஸ் இல் கலர் செட்டிங்ஸ் ஐ சொடுக்கவும் கலர் செட்டிங்ஸ் டிட்டெயில்ஸ் தோன்றுகிறது
யூஎஸ்இ கஸ்டம் கலர் போர் டைப்பிங் லைன் பாக்ஸ் இல் குறியிடவும்
டீச்சர்ஸ் லைன் fieldஇல் டெக்ஸ்ட் பீல்ட் க்கு அடுத்துள்ள கலர் பாக்ஸ் மீது சொடுக்கவும் select கலர் டயலாக் பாக்ஸ் தெரிகிறது
select கலர் டயலாக் பாக்ஸ் இல் கிரீன் மீது சொடுக்கவும் ஒக் செய்க
கான்ஃபிகர் - க்டச் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
அப்ளை மீது சொடுக்கி ஒக்
டீச்சர்ஸ் லைன் இல் உள்ள கேரக்டர்ஸ் பச்சையாக மாறிவிட்டன
இப்போது நம் சொந்த விசைப்பலகையை உருவாக்கலாம்
புதிய விசைப்பலகையை உருவாக்க ஒரு இருப்பிலுள்ள விசைப்பலகை தேவை
அதில் மாற்றங்களை செய்து வேறு பெயரில் சேமிக்கலாம்
மெயின் மேனு விலிருந்து பைல் ஐ தேர்ந்து எடிட் கீபோர்ட் லேயூட் மீது சொடுக்கவும்
ஒப்பன் கீபோர்ட் பைல் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது ஒப்பன் கீபோர்ட் பைல் டயலாக் பாக்ஸ் இல் ஒப்பன் ஆ டிஃபால்ட் கீபோர்ட் ஐ தேர்க
இந்த பீல்ட் க்கு அடுத்துள்ள பட்டன் மீது சொடுக்கவும்
கே போர்ட்ஸ் லிஸ்ட் தெரிகிறது
enkeyboardஎக்ஸ்எம்எல்
ஐ தேர்க
ஒக் செய்க
க்டச் கீபோர்ட் எடிட்டர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
கீபோர்ட் டைட்டில் fieldஇல் ட்ரெய்னிங் கீபோர்ட் என உள்ளிடுக
விசைப்பலகைக்கு ஒரு மொழியை தேர்வு செய்ய வேண்டும்
லாங்குவேஜ் இட் ட்ராப்டவுன் லிஸ்ட் இலிருந்து என் ஐ தேர்க
இருக்கும் விசைப்பலகையில் பான்ட்ஸ் ஐ மாற்றலாம்
செட் கீபோர்ட் பான்ட் மீது சொடுக்கவும் செலக்ட் பான்ட் - க்டச் டயலாக் பாக்ஸ் விண்டோ தோன்றுகிறது
செலக்ட் பான்ட் க்டச் டயலாக் பாக்ஸ் இல் உபுண்டு ஐ பான்ட் ஆக இட்டாலிக் ஐ பான்ட் ஸ்டைல் ஆக மற்றும் 11 அளவாக அமைக்கலாம்
OKசெய்க
விசைப்பலகையை சேமிக்க சேவ் கீபோர்ட் ஏஎஸ் ஐ சொடுக்கவும் சேவ் கீபோர்ட் - க்டச் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
போல்டர் பத் இல் ப்ரோவ்ஸ் செய்க
root usr share kde4 apps க்டச் மற்றும் englishktouchஎக்ஸ்எம்எல் ஐ தேர்க
நேம் பீல்ட் இல் practicekeyboardஎக்ஸ்எம்எல் என உள்ளிட்டு சேவ் ஐ சொடுக்கவும்
பைல் ltnamegtkeyboardஎக்ஸ்எம்எல் பார்மேட் இல் சேமிக்கப்படும்
குளோஸ் செய்க
புதிய கீபோர்ட் ஐ உடனே பயன்படுத்தலாமா
அதை kde எடு மெயிலிங் இட் க்கு அஞ்சலாக அனுப்ப வேண்டும்
பின் அது அடுத்த பதிப்பு க்டச் இல் சேர்க்கப்படும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் கற்றது பயிற்சிக்கு ஒரு பாடம் உருவாகுவது கலர் செட்டிங்ஸ் ஐ மாற்றுவது
மேலும் ஒரு இருப்பில் இருக்கும் விசைப்பலகை லேயூட் ஐ திறந்து மாற்றுதல்
மேலும் நம் சொந்த விசைப்பலகையை உருவாக்குதல்
உங்களுக்கு அசைன்மென்ட் உங்கள் பிரத்யேக விசைப்பலகையை உருவாக்கவும்
விசைப்பலகைக்கு கலர்ஸ் மற்றும் பான்ட் களை மாற்றுக
விளைவை பாருங்கள்
தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
httpspoken tutorialorgWhat is a Spoken Tutorial அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ மூல பாடம் தேசி க்ரூ சொலூஷன்ஸ்
தமிழாக்கம் கடலூர் திவா